அதனால தான் நம்ம உடம்ப குறச்சிட்டா நம்ம ஏதாவது பண்ணலாம் வேலைக்கு போகலாம் அப்படின்னு நிறைய பேரு என் friends லாமே வேலைக்கு போறாங்க நான் வந்து என்னால போக முடியல எதுவுமே என்னால செய்ய முடியாது அதனால தான் நான் வீட்டுலயே இருந்து ஏதாவது exercise பண்ணா கூட என்னால முடியல அப்படியே நான் வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கிறேன் அதான் கேக்குறேன் ma'am அதுக்காக நீங்க வருத்தப்படவே வேண்டாம் ma'am கண்டிப்பா நீங்க வந்து எங்களோட wellness center க்கு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான exercise food எல்லாமே எந்த மாதிரி foods லாம் நீங்க எடுக்கனும் அது எல்லாமே நாங்க detail லா சொல்லிருவோம் நீங்க three month follow பண்ணாலே போதும் ma'am இப்போ நாங்க three months இப்போ one monthtraining கொடுத்துடருவோம் அதுக்கு அப்பறம் நீங்க automatic காவே உங்களோட food லாம் நீங்களே தேவையில்லாத எண்ணெய் எண்ணெய் சம்மந்த பட்ட food லாம் first நீங்க avoid பண்ணணும் ma'am இப்போ one month நீங்க regular ஆ நீங்க food எடுத்துகிட்டீங்க அப்படின்னா automatic காவே உங்களுக்கு வந்துரும் ஆஹ் தேவை இல்லாத அந்த எண்ணெய் சம்மந்தமான பொருட்களெல்லாம் நீங்களே avoid பண்ணிட்டு healthy யான foodsfruits லாம் நீங்க எடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க

இப்போ one month நீங்க வந்து training போறீங்க one month வந்து நீங்க walking போறீங்க அப்படின்னா automatic ஆ second month உம் நம்ம walking போறோம் போணும் அப்படின்னு so வந்து நீங்க பண்றதே ஒரு three month வந்து continuous ஆ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கே different தெரியும் ma'am okay okay இப்போ வந்து morning வந்து walking போறது நல்லது தானே ma'am கண்டிப்பா ma'am நீங்க morning வந்து walking போறது நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது evening உம் நீங்க jogging போறது ரொம்ப நல்லது

first starting ல ரொம்பவே இப்போ one kilometer லாம் ஓடனும் அப்படின்னு நினைக்காம கொஞ்சம் கூட கொஞ்சம் நாLளும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு first சின்ன சின்ன step ஆ எடுத்து வைங்க ma'am body க்கு வந்து comfortable லா இருக்கும் நீங்க first டே என்னால நான் வந்து ரொம்ப workout பண்ணா easy யா fat அ வந்து கம்மி பண்ணிப்போம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ரொம்பவே கஷ்டம் ஆமா ma'am ஆமா நீங்க first டே சின்ன சின்னதுல இருந்து போணும் நிறைய kilometer ஓடுனா அதுக்குள்ளயே ரொம்ப pain வந்துரும் நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்னதாவே போனீங்கன்னா அது உங்களுக்கு easy யா அமையும் okay okay ma'am இப்போ வந்து details எல்லாமே நான் உங்களுக்கு எல்லாமே தெளிவா சொல்லிடுறேன் ma'am நீங்க வந்து direct டா வரலாம்னு இருக்கீங்களா ma'am ஆமா ma'am direct ஆ வந்து இப்போ வந்து college leave இருக்கிறதால friends எல்லாமே வேலைக்கு போயிருவாங்க அவங்க வந்து வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு வந்து வேலைக்கு போறாங்க நான் இப்படி இருக்கிறதுனால என்னால போக முடியல அதனாலயே நான் உங்க அப்போவே வந்து வந்தேன் ma'am அந்த weight weight ட வந்து இது பண்ண loss பண்ணலான்னுறதுக்காக நான் வந்து உங்க கிட்ட வந்து exercise எடுத்தேன்னா உடம்பு ஆரோக்கியம் ஆகிடுமா ma'am எந்த side effects உம் இருக்காதுல்ல ma'am ஆஹ் இல்ல ma'am இங்க வந்து நாங்க medical சம்மந்தம்மா எதுவுமே நாங்க பன்ணவே இல்ல அது sometimes எல்லாரும் பயப்படுவாங்க operation பண்ணி அந்த மாதிரியெல்லாம் இப்போ வேற tablets எல்லாம் தருவாங்க அந்த மாதிரி எல்லாம் நினைப்பாங்க ஆனா இந்த ரெண்டுமே எங்க கிட்ட கிடையவே கிடையாது நாங்க வந்து food டு exercise வேற workout மூலமா தான் நாங்க வந்து உங்களோட body ய வந்து இன்னுமே lean இருக்குறதுக்கு try பண்ணுவோம்

ஆமா ma'am எங்க இதுலயே எங்க center லயே பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு workout கான இது things லாம் வாங்கி வச்சி இருக்கோம்

so நீங்க daily வந்து எங்களோட center க்கு நீங்க வந்து workout பண்ணீங்கனாலே போதும் உம் okay ma'am okay ma'am ஆனா இப்போ one week six days continuous ஆ வர்றது மாதிரி நாங்க சொல்லி இருக்கோம் ma'am நீங்க வந்து அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டாலே போதும் maximum food வந்து இப்போ கடையில உள்ள fast food லாம் வாங்கி சாப்பிடுறதை கொஞ்சம் avoid பண்ணிக்கிட்டாலே போதும் ma'am

அதுவே உங்களுக்கு better ஆ இருக்கும் over ஆ oil சம்மந்தமான food எல்லாம் நீங்க வந்து avoid பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்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

ஆமா ma'am ஆமா so அந்த மாதிரியெல்லாம் இருக்கவங்களுக்கு problem மே இதுதான் அந்த மாதிரி food லாம் வெளிய சாப்பிடுறதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி problems லாம் வருது எனக்கும் அப்படி தான் ma'am ரொம்ப தொப்பையா இருக்கும் ஆனா குறைக்க ரொம்ப try பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து குறைய மாட்டேங்குது ma'am

ma'am எனக்கு இப்போதான் ஆஹ் பத்தொண்பது வயசு ஆகுது ma'am ஏன்னா இப்போ college second year படிச்சிட்டு இருக்கேன் okay ma'am okay சரி வருத்தப்படாதீங்க ma'am வந்து நீங்க இப்போதான் உங்களுக்கு தொப்பை விழ start ஆகியிருக்கும் இல்லன்னா ரொம்பவே தொப்பை விழுந்துட்டா ma'am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 ஆனா ரொம்ப இதா இருக்கு college க்கு போகும் போது பிள்ளைங்க எல்லாமே கிண்டல் பண்றாங்க அப்படி இருக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும் ma'am உடம்ப எப்ப்டியாவது குறைச்சி காட்டணும் அப்படின்னு கண்டிப்பா ma'am ஒரு three months ல month ல வந்து உங்களுடைய fat ட நாங்க கம்மி பண்ணிருவோம் ma'am நீங்க வேணா photo வந்து எடுத்து வச்சிக்கோங்க எப்படியும் weekly weekly once வந்து நீங்க photo எடுத்து பாருங்க உங்களுக்கே difference தெரியும்

ஆஹ் கண்டிப்பா ma'am நீங்களே உங்களுக்கே ஒரு நீங்களே பாப்பீங்க ஒரு புதுசா நீங்க ஒண்ண பாப்பீங்க நீங்களும் நிறைய பேருக்கு suggestion பண்ணுவீங்க அந்த மாதிரி தான் இப்போ one year ஆகுது ma'am எங்களுடைய center start ஆகி ஆஹ் okay ma'am okay இன்னும் நிறைய இடத்துல branches லாம் open ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு நாகர்கோவிலுன்னு சொல்லி இருக்கீங்க இல்லையா

straight டா நாகர்கோவில் branch க்கு வரலாம் அப்படின்னு இருக்கீங்களா இல்லன்னா எப்படி confirm பண்ணிட்டு சொல்றீங்களா ma'am ma'am confirm நீங்க வந்து இப்போ கன்னியாகுமரில தான் இருக்கீங்களா?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 first டு கன்னியாகுமரி வரலாம்னு நினைச்சேன் ma'am அப்போ வந்து நாகர்கோவில எனக்கு கிட்ட தானே ma'am எங்க ஊரு நாகர்கோவில் அப்போ இன்னும் timing correct ஆ இருக்கும் நாகர்கோவில் இதுவே நான் போய்க்கிறேன் ma'am one day வந்து நாகர்கோவில் அவங்க கிட்ட நீங்க call பண்ணி சொல்லுங்க ma'am நான் வந்து நாகர்கோவிலுக்கு என்னெல்லாம் details எல்லாமே இதெல்லாவும் கொடுத்து நான் அங்க joiin பண்ணிக்கிறேன் ma'am okay வா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

nine seven

̥ seven okay okay ma'am okay ma'am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 okay ma'am okay okay ma'am நீங்க எங்களுடைய wellness center க்கு call பண்ணதுக்கு நன்றி ma'am okay ma'am ரொம்ப thanks ma'am

okay sir நான் amount கொஞ்சம் pay பண்ணல sir

ஆஹ் ஒரு five thousand போடணும் sir ஆஹ் இருக்கு sir okay sir amount போடுறதுக்கு என்ன என்ன sir proof லா எடுத்துட்டு வரணுமா sir?

age வந்து twenty two twenty three sir

Hello sir ஆ சொல்லுங்க sir

okay sir இப்போ பணம் போடணும் sir அதான் sir five thousand போடணும் அதுக்கு என்ன sir ஏதோ எழுத receipt லா குடுத்து fill பண்ணி தான் போடணுமா sir அது இல்லன்னா வந்து direct டா வே அஹ் அந்த மாதிரிலா இல்ல sir நகைலா இல்ல, amount மட்டும் போடணும் bank ல உம் அதுக்கு எது அதுக்கு எதாச்சும் format லா இருக்கா sir போடுறதுக்கு?

அதான் sir வந்தா procedure சொல்லுவாங்க ஆ வந்தா வந்துட்டு கேட்டுட்டு போலாமா sir? நான் திருச்சில இருந்து பேசிட்டு இருக்கேன் sir திருச்சில சத்திரம் bus stand opposite ல எங்க okay ங் sir

அதான் sir என்ன என்ன process என்ன என்ன இப்படி தான் போடணும்ன்னு சொன்னிங்கனா நான் வந்து போடலாம் sir ஒவ்வொரு பேங்க்ல வந்து இப்படி போடணும் அப்படி போடணும்ன்னு சொல்லுவாங்க.

okay sir இல்ல sir ஒவ்வொரு bank ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹம் ஒரு receipt மாதிரி குடுத்திடுவாங்க அதுல வந்து நம்ம date டு time மு அதுக்கு அப்பறம் account number ரு எவ்வளோ பணம் போடணும், ஆஹ் அப்பறம் வந்துட்டு, அப்படின்னு சொல்லிட்டு நம்ம signature போட்டு குடுத்து manager ட குடுத்தா அவுங்க வந்துட்டு check பண்ணி அதுல இருந்து என்னமோ ஆஹ் இதலாம் பண்ணிட்டு அதுக்கு அப்பறம் தான் நம்மகிட்ட குடுத்து திரும்பி இன்னொரு manager ட்ட போயிட்டு அங்க போயி குடுத்துட்டு அதுக்கு அப்புறம் தான்

hello sir hello sir

ஆஹ் சொல்லுங்க sir sir அதாவது registers லா எடுத்துட்டு வரணுமா sir என்ன என்ன proof எடுத்துட்டு வரணும்? சொன்னிங்கனா பரவால sir amount எவ்வளோ இருக்குன்னு check பண்ணி சொல்ல முடியுமா sir உங்களால?

அது அப்ப தான் sir நான் amount போட முடியும், எத்தன நாள்ல sir amount போடலாம்? sir இப்போ வந்துட்டு, ஒரு two days ஆகும் amount போடுறதுக்குன்னு சொல்லி சொல்லுவாங்கள sir அந்த மாதிரி வந்தா உடனே போட்டு குடுத்திடு போட்டுடலாமா sir amount டு இல்ல

அதான் sir amount டு இப்ப வந்து போடணும் hello sir அம் amount நான் போடணும் sir. அதுக்கு தான் sir நான் இப்ப கேக்குறேன் இப்போ வந்து வந்த உடனே போட்டுடலாமா?

okay sir எனக்கு second saturday தான் sir free யா இருப்பேன் அதுக்கு முன்னலா என்னால வர முடியாது அதனால தான் sir உங்க கிட்ட கேக்குறேன் hello

sir நகையெல்லாம் அடகு வைக்கலாமா sir? hello sir dollars லா கொஞ்சம் மாத்தி தருவிங்களா sir வெளி நாட்டு dollars லா?

ஆஹ் நானு ஒரு அஞ்சு dollar வச்சு இருக்கேன் sir அத அத மட்டும் எனக்கு மாத்தி குடுக்கணும் sir

அதான் sir கொஞ்சம் details சொல்லுங்க sir

first டு சொல் கொஞ்சம் கொஞ்சம் வந்து இப்போ வந்துட்டு ஒவ்வொரு ஆஹ் bank லையும் வந்துட்டு sir amount pay பண்றது ஆஹ் amount டு வந்து இப்போ போட முடியாதே! நாளைக்கு வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரி issues லா இப்ப வந்து நிறைய பேரு வந்து ஆஹ் amount ட வந்து எடுத்துக்குறாங்க இந்த bank ல போட்டா amount ட வந்து எடுத்துக்குவாங்க நிறைய amount டு கிடக்குரன்றனால அந்த மாதிரி சொல்றாங்க sir bank ல இப்ப amount டு போடுரனால ஆ சொல்லுங்க sir okay sir வட்டிலா ஏறுமா sir thousand க்கு மேல இருந்தா amount டு ten thousand மேல இருந்துச்சு amount டு இருந்ததுனா வட்டிலா ஏறுமா sir இல்ல sir ஒவ்வொரு அஹ் bank லையும் வந்து வட்டி amount டு வந்து வட்டி போடுறாங்க இப்ப thousand rupees கு

okay sir இல்ல ஒவ்வொரு வட்டி ஏருமான்னு கேக்குறேன் sir உங்ககிட்ட

mam நான் நாளைக்கு வரலாமா? sir okay sir நாளைக்கு working days அதனால

குரு அங்கத் தேவ்ஜி குரு அங்கத் சாகிப்ஜி ஆயிரத்தி ஐந்நூத்தி முப்பத்தி ஒன்பதில் சீக்கியர்களின் இரண்டாவது குரு ஆவார் முகலாய பேரரசர் ஹூமாயுன் இந்தியாவை ஆண்ட ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல், கிபி ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி இரண்டு வரை சீக்கிய பிரிவை அவர் வழிநடத்தினார் குரு அங்கத் தேவ்ஜியின் குரு காதி காலத்தில், இந்தியாவில் அரசியல் கண்ணோட்டத்தில், இது ஹர்ஜாத்தாவின் சகாப்தம். எனவே, அவரது புரியா காலம், சீக்கியத்தின் தோற்றம் வளர்ச்சி, மற்றும் அமைப்புக்கு மிகவும் முக்கியமானது. அவரது குரு காலத்தில், சீக்கியம் மீண்டும் பிறந்தது அதன் அடித்தளம் குரு நானக் தேவ்ஜியால் அமைக்கப்பட்டது குரு அங்கத் தேவ்ஜி, இந்த பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்றி, சீக்கிய மதத்தை வலுப்படுத்தினார் குரு அங்கத் தேவ்ஜியின் பிறப்பு குரு அங்கத் தேவ்ஜி பெரோஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள மாதா டி சரண், பாபா ஃபெரு மால் மற்றும் மாதா தயாச்சியின் வீட்டில் பிறந்தார். பாபரின் தாக்குதல் மற்றும் சுவேதார்களின் கிளர்ச்சிகளின் போது வன்முறை மற்றும் கொள்ளையினால் மாதா சரண் முற்றிலும் அழிக்கப்பட்டது. எனவே, பாபா ஃபெரு மால் தனது குடும்பத்துடன், ஹரிக்கி கிராமத்திற்கு வந்து, பின்னர், காதூர் சாகிப்பில் குடியேறினார் பாபா ஃபெரு மாலுக்கு ஏழு மகன்களும், ஒரு மகளும் பீபீயை கதிர் சாகிப் மக்மே சௌத்திரியை மணந்தனர். அவர்கள் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி பத்தொன்பதில், பதினைந்து வயதில் திருமணம் செய்து கொண்டனர் கிவி, மகள் தேவிசந்த் சங்கர் கிராமத்திற்கு அருகில் உள்ள காதூரில் பிறந்தார்

குரு ஹங்கத் தேவ்ஜியின், முதல் பெயர் பாய் லெக்னாஜி குரு அங்கன் தேவ்ஜியின், குழந்தைப் பருவம் பாய் லெக்னாஜியின் குழந்தைப் பருவம் மிகுந்த அக்கறையுடனும் நல்ல வளர்ப்புடனும் கழிந்தது அவர் படித்தவர் மற்றும் மார~ பாரசீக மொழி கற்றவர் ஸ்தோத்திரி தத்மாலுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால், அவர் தனது மாமியார் குடும்ப கிராமமான சங்கர் கிராமத்திற்கு சென்று சிறிது காலம் தங்கினார். இங்கு அவரது இரண்டு மகன்கள், தாசு மற்றும் தத்து. மற்றும், இரண்டு மகள்கள் பிபி பிபி அனோக்கி மற்றும் சிபி அமரோ ஆகியோர் குரு அங்கத்திற்கு பிறந்~ பிறந்தனர் தேவ்ஜி அம்மா கிவியின் ஆளுமை அவள் மீது ஆழமான மற்றும் நீடித்~ நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியது குருவின் இல்லத்தில் பணிபுரியும் போது, குருநானக் தேவ்ஜியின் வார்த்தைகளை கேட்டு குரு அமிர்தா குரு பதவியை அடைந்த பிபி அமரோஜி குரு அங்கத் தேவ்ஜி மற்றும் அவரது குடும்பத்தினர், முதலில் யாருடைய பக்தர்கள் இந்தக் குடும்பம், துர்காதேவியின் பக்தராக இருந்தது. ஒவ்வொரு ஆண்டும், பாபா ஃபெரு மால்ஜி அம்மனை தரிசனம் செய்ய கூட்டத்தைக் கூட்டிச் செல்வது வழக்கம். ஒன்று ஒன்று, ஆயிரத்தி ஐந்நூத்தி இருபத்தி ஆறில், பாபா ஃபெரு மாலின் மின்னச்சத்திற்கு பிறகு தேவி யாத்திரையை வழிநடத்தும் பணியை பாய் மேற்கொண்டார் லெக்னா லெக்னாஜி பாய் லெக்னாஜி எதனால் பாதிக்கப்பட்டார் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும், புனித யாத்திரை செல்வதை தொடர்ந்தனர். ஒருமுறை, குரு நானக் தேவ்ஜி, சீக்கியரான பாய் ஜோத்தா குரு சாகிப்பின் கீர்த்தனைகளைக் கேட்டதும், அவர் தனது மொழியில், மிகவும் அன்பாகவும், இனிமையாகவும் பாடிக் கொண்டிருந்தார். சாகிப் எப்பொழுதும் சிறியவராக இருக்கிறார். ஏனெனில், அவர் மகிழ்ச்சியைப் பெறுகிறார் ஜித்து கரியாவாய், நீ ஏன் காயப்பட்டாய் பாய் ஜோத்தாஜியிடம் கேட்டபோது, இந்த வசனம், குருநானக் சாகிப் சொன்னதா என்று கண்டுபிடித்தேன். ஆனால், என்ன விஷயம் அவரை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஏக்கம், எனக்கு ஏற்பட்டது. காரனுக்கு பிறகு, அவர் குடியேறினார். மேலும் தனது வீட்டு பொறுப்புகளையும், பிரசங்கம் பரப்புதல் மற்றும் பொது சேவையையும் செய்து வந்தார் குரு நானக் தேவ்ஜியை பாய் லெக்னா எப்படி சந்தித்தார் கடந்த ஆண்டைப் போலவே பாய் லெக்னா தலைமையில், தேவி தரிசனத்திற்கு சம் தயாராகிக் கொண்டிருந்தது. ஆனால், இந்த முறை அவர்களின் மனம் வேறு எங்கோ இருந்தது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

தலையை உயர்த்திய போது, குருநானக் சாகிப், அவருக்கு, முன்னால் அமர்ந்திருந்தார் சேவை ஏழு வருடங்கள் காமம், கோபம், பேராசை, மோகம், அகங்காரம், சேவை, தியானம், துறவு, பொறுமை, மொ~ மற்றும் பொறுப்பை ஏற்றுக் கொண்டதற்கான அனைத்து ஆதாரங்களையும் அவர் அளித்தார். இருப்பினும், குரு சாகிப்பின் சொந்த மகன்கள் தங்கள் வேலையை சிறியதாகவோ, அல்லது அற்பமானதாகவோ கூறவில்லை. இந்த முறை, குரு சாகிப் பாய் லெக்னாஜியின் திறமையையும் அவருக்குள் இருந்த தீப்பொறியையும், அங்கீகரித்தார் சுஹாஜ், சுபாவம், தனது தேர்வில், தேர்ச்சி பெற்றோர். அதில், அவர் சோஃபி ஜாதியில், தேர்ச்சி பெற்றார் இதில் சுக்னி சுக்னி போன்ற பல சாகிகளும், தொடர்புடையவர்கள். சேற்றில் இருந்து ஒரு கிண்ணத்தை வெளியே இழுப்பது, வளைந்த எலிகளை தர்மசாலையில் இருந்து வெளியே